அது funland ஏ கிடையாது இல்லையா?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

நீ அதுல உள்ள எல்லா games யும் attend பண்ணி முடிக்கிறதுன்னா உனக்கு ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்

பேய் வீடா wow super நீ வந்து நின்னு பேய் வீடு காமிச்சாலே வந்து போதுமே இதுக்கு எதுக்கு தனியா எல்லாம் பேய் வீட்டுக்கு போகணும். இல்ல எனக்கு புரியல நீ வாயாடிட்டு வா நீ car ல வருவீல்ல எமனை எதிர்த்தாப்புல காட்டுறேன். ஏய் இதெல்லம் தப்பு இதெல்லாம் ரொம்பவே தவறான செயல் எதோ funland கூட்டுபோற சரி இருக்கும் entertainment ஆ இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம feel பண்றோம் அதையும் தாண்டி வந்து இதெல்லாம் மிகவும் தவறு okay அது இல்லாம அங்கேயே show events லாம் அவர்களே நடத்துவாங்க நீ லூலூ mall க்கு போனீனாலோ இல்ல ஃபீனிக்ஸ் mall க்கு போனீனாலோ like mall open ஆனதுல இருந்து close ஆகுற வரைக்கும் full ஆ entertainment show ஆ நடப்பாங்க நடத்துவாங்க எவ்ளோ push ups யாரு அதிகமா பண்ணுறாங்க யாரு நல்லா sing பண்ணுறாங்க and then ஒரு சில games லாம் வந்து அவங்களே வந்து வைப்பாங்க al chair அந்த மாதிரிலாம் நிறைய நடத்திக்கிட்டே இருப்பாங்க mall லயே so அங்க வந்து நம்ம இது பண்ணலாம் ஆஹ் லூலூ mall ன்னா அந்த கேரளால இருக்கே அதானே? கேரளால ரெண்டு லூலூ mall இருக்கு ஒண்ணு கொச்சி இன்னொண்ணு trivandrum இன்னொண்ணு தெரியுமா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 வேற level வேற level என்னைய நீ ரொம்ப confuse பண்ணுற

அங்க movie பாக்குறோம் அப்பறம் பிரதீப்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 இரு இரு இரு யுவனோடதை பாத்துட்டு அப்படியே drive in theatre போயி night show movie அ பாத்துட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பி கோயம்புத்தூர் போயிருவோம் அதாவது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

funland அ foodland ஆக்கிட்ட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 நம்ம வந்து ஒரு bottle உ வாங்கிக்கனும் okay வா bottle means ஒரு empty water bottle or else something okay வா

இரு இரு சொல்றேன் வாங்கி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

அதை வந்து சுத்தி விட்டுறனும் சுத்தி விட்ட உடனே opposite ல வர்றவுங்களுக்கு truth ஆ dare ஆன்னு கேட்டு அது வந்து விளையாடணும் truth ஆ இருந்துச்சுன்னா அவங்க damn sure உண்மைய சொல்லணும் okay வா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

இல்ல இல்ல ஒண்ணு கேக்குறேன் தப்பா நினச்சுக்காத

ஏய் இது fun entertainment ஆ இருக்கும் இல்ல இல்ல சொல்றப்பவே கடுப்பா வருது fun மாதிரி இல்ல சரியா? நீ என்னை சொப்பு ஜாமான் வச்சு விளையாடனுங்குற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

சரி okay அப்போ இதை வந்து நம்ம cancel பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலா நம்ம இன்னொண்ணு வேணும்னா பண்ணலாம் பிரதீப் ஓட concert almost பன்னிரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் okay வா hello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

ப்ளாக் தண்டர் wow

water dry games லாம் நினச்சா dry games லாம் நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே அது first floor ல ஏறி மேல இருந்துல்ல குதிக்க சொல்லுவாங்க.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 அது சரி அது சரி நான்லாம் வரலப்பா அதிசயத்தெல்லாம் நான் ஒரு theme park ஆஹ் மதிக்கிறதே கிடையாது ஏய் அப்படிலாம் பார்த்தா வொண்டர் லா எல்லாம் போனீன்னா எப்படி இருக்கும் ஐயய்யோ நான் முதல்ல போயிட்டு வந்ததுக்கே எனக்கு வந்து என் உயிரு கையில இல்ல அந்த தலை கீழா தண்ணீல வந்து குதிக்க சொன்னாங்க தண்ணீல குதுச்சேனா இல்ல சொர்க லோகத்துக்கு போய்டேனான்னே எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் கதறிட்டேன் கிடந்து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 எனக்கென்னானுட்டு இருந்துச்சு normal ஆ அப்படி இருந்துச்சு super ஆ இருந்துச்சு ஆனா வேற level ஆ இருந்துச்சு ஆஹ் நல்லா enjoy பண்ணிட்டு அப்படியே போச்சு கொஞ்ச நேரம் நமக்கு okay வா இருந்துச்சு

so நம்ம plan பண்ணபடி பண்ணுவோம் okay வா? உம் உம் வொண்டர் லா okay போய்தான்

அப்படியே அங்க இருந்து நேரா வர்றோம் முக்கியமான ஒரு விஷயம்

கண்டிப்பா கண்டிப்பா phone use பண்ணவே கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே phone ல தான் entertainment இருக்குன்னு நம்மல காட்டிவச்சிருக்காங்க phone ல ஒண்ணுமே இல்ல அதை தாண்டி தான் எல்லாமே இருக்குன்றதை வந்து நம்ம முதல்ல வந்து realise பண்ணி feel பண்ணனும் ஹம் சரி ஒரு doubt எனக்கு இவ்ளோ தூரம் phone ல பேசுற எல்லாம் சொல்ற plan லாம் போடுறோம்னு வெச்சுக்கோ

கண்டிப்பா வர்றேன் வந்து தாநே ஆகணும் போறோம்ன்னு plan பண்ணியாச்சு

கண்டிப்பா போயிடலாம் ஏன்னா எனக்கு one week வந்து leave ஆஹ் okay வா within a ஆஹ் after one week கண்டிப்பா leave இருக்கு two days so உ அப்போ வந்து நம்ம கண்டிப்பா போறோம்

ஹம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு யுவன் யுவன் ஓட ஷங் யுவன் ஷங்கர் ராஜா ஓட ஒரு ரெண்டு songs உ ரெண்டு songs ஆ கேட்டுட்டு இல்ல எனக்கு நூறு songs இருந்தாலும் எதாச்சும் ஒரு ரெண்டு song கேட்கும்பொழுது அவ்ளோ feel ஆ இருக்கும்

முக்கியமா எனக்கு பிரதீப் குமாரோட song ல ஒரு song வந்து ரொம்ப

நான் சொல்லவா? அஹ் சொல்லு

seriously literally குள்ள எதுவும் secret camera வெச்சிருக்கியா? கண்டிப்பா கண்டிப்பா

நேர்ல இதை பற்றி meet பண்ணி discuss பண்ணுவோம் okay வா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 கண்டிப்பா போகலாம் song அ கேக்கலாம் enjoy பண்ணலாம் stress அ வந்து release ஆகுறோம் stress ல இருந்து okay வா அதே மாதிரி யுவனோட song க்கு அரபு நாடே அதுக்கும் போறோம்

okay okay okay fine bye bye bye bye bye Hello வணக்கம் madam சொல்லுங்க விக்ரம் designs ல இருந்து ஆஹ் ஆமா madam விக்ரம் designs தான்

okay madam okay

okay okay இருங்க madam உங்க ID number சொல்லுங்க madam நான் check பண்றேன் சொல்லுங்க madam

ornaments ல thousand piece ஆமா diamond shape with white color okay ங்களா madam twenty fifth delievery date அ madam அது தான் madam உங்களொட product வந்து எல்லா ready ஆகிடுச்சு madam general test க்காஹ இல்ல madam general test க்காஹ lab க்கு அனுப்பிருக்கொம் madam அது நாலா அது கொஞ்சம் delay ஆகிடுச்சு madam ஆஹ் அது test முடிஞ்சு இன்னும் two days ல உங்களுக்கு வந்துரும் madam order நா உங்களுக்கு வந்து delay இல்ல madam அது தான் madam இத general எல்லா test ம் முடிஞ்ச்சு madam உங்கலுக்கு வந்து quality யா குடுக்கனும் அப்டிங்கறதுக்காக தான் madam அந்த test க்கு final test matchfinal test madam அது வந்து அந்த test ட முடிக்காம குடுக்க முடியாது madam எங்கனால அது ஒரு two days extra delay ஆகிடுச்சு madam . Quality ங்கறது முக்கியம் அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல madam இப்ப நான் அங்கவந்து அது quality இல்லாம குடுக்க முடியாது இல்லயா அதுனால நாங்க வந்து ஒரு two days extra ஆகிடுச்சு madam உங்களுக்கு வந்து இன்னும் two days ல வந்துடும் madam ஆமாங் madam one month தூ இருக்கும்

okay madam புரியுது madam நான் வந்து சீக்கரமா delivery பண்ண try பன்ரே madam நாங்க வந்து அந்த quality க்காஹ தான் madam கொஞ்சம் delay ஆகிடுச்சு வேற ஒன்னும் இல்ல last final test மட்டும் தான் madam எங்களுக்கு கொஞ்சம் machine problem ஆகிடுச்சு madam அதுனால கொஞ்சம் delivery late ஆகிடுச்சு அதுக்காஹ தான் general test ல கொஞ்சம் இதாயிருச்சு delay ஆகிடுசு two days க்கு முன்னாடியெ general test லான் முடிச்சு அதுக்கு அப்புறம் கழிச்சு தான் two days க்கு அப்புறம் தான் நாங்க குடுப்பொமெ delivery யே அது மாதிரி தான் எல்லா customer க்கும் நாங்க குடுத்துட்டு வந்தொம் இப்ப ஒரு two days முன்னாடி machine னு repair ஆகிடுச்சு அதுக்கு அப்புறமா அதுனால தான் delay ஆனது madam general test முடிச்சு ஒரு two days கழிச்சு தா check பன்ணிட்டு தான் வந்து இது பன்ணுவொம் அந்த materials அ உங்களுக்கு வந்து உங்க கையிலே குறிப்பா delivery பண்ணுவோம் madam inform பண்ணிருப்பாங்க madam எங்க employees உங்கள வந்து சொல்றத கேளுங்க madam எங்க employees வந்து உங்களுக்கு call பண்ணி inform பண்ணிருப்பாங்க madam ஏற்கனவெ நீங்க கொஞ்சம் check பன்னிருப்பாங்க madam இல்ல madam எங்க employees வந்து call பண்ணி எங்க reception ல இருந்து உங்கலுக்கு call பன்ணிருப்பாங்க madam கண்டீப்பா பண்ணிருக்கனும் எல்லா customer க்கும் call பன்னி inform பண்ணாங்க madam ஆஹ் எல்லாருக்கும் inform பண்ணாங்க madam உங்களுக்கும் inform பன்ணிருப்பாங்கலே madam பண்ணலீங்கலா

ஆமா madam எங்கலுக்கு வந்து நாங்க இப்ப ஒரு product தயாரிக்கிரொம் அப்டினா இப்ப நாங்க ஒரு material தயாரிக்கிறொம் அப்டினா நாங்க அதவந்து நாங்க வந்து உங்களுக்கு quality யா தான் madam குடுக்க try பன்னுவொம் okay ங்கலா quality இல்லாம நாங்க குடுக்கனும் நாங்க என்னைக்கும் நெனைக்க மட்டொம் madam

Sorry madam இன்னும் ஒரு two days க்குள்ள உங்கலுக்கு வந்து delivery பன்ண try பண்ரொம் madam delivery ஆகிடும் உங்களுக்கு speed courier போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறொம் madam speed Sorry madam அதுக்கு நாங்க வந்து கடுமையா வந்து மன்னிப்பு கேட்டுக்குறொம்

madam general test க்கு வந்து two days முன்னாடியே நாங்க அனுபிட்டொம் okay ங்கலா

ஒரு மூணு test முடிஞ்சு தான் madam வந்து வெளிய வரும் மூணு test முடிஞ்சு நாலாவது test ல தான் general test க்கு போகும் madam. இதுயெல்ல correct ட இருக்கா அப்பிடின்னு சொல்லிட்டு

sorry madam இந்த தவறு இனிமே நடக்காம நாங்க பார்த்துக்குறொம் madam இனிமே எங்க side ல இருந்து உங்களுக்கு தவறு வராது madam fast courier போட்டு உங்களுக்கு அனுப்ப முயற்சி பண்றோம் madam Madam thousand thousand pieces order பன்னிருக்கீங்க இந்த amount list ஏற்கனவே உங்க கிட்ட இருக்கும் ஆஹ் five thousand six hundred ஏற்கனவே குடுத்தூ bill குடுத்துருப்பாங்க madam உங்ககிட்ட check பண்ணி பாருங்க

madam இன்னும் six hundred குடுக்கன்னும் madam five thousand six hundred madam ஒரு நிமிசம் இருங்க madam check பண்றன் madam madam நீங்க order பண்ணிருந்தது diamond shape தான madam ஆமா madam eight thousand வரும் madam madam இல்ல madam அது எப்படி madam எங்களால இது வந்து accept பன்ணிக்க முடியாது madam இல்ல madam நாங்க delay பண்ணிக்குடுதாலும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த இது வந்து quality வந்து குறையாது madam Quality high அ வேணா இருக்குமே தவிர quality Madam அதுக்குதா madam நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்குறொம் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டொம் madam Sorry madam ஆஹ் அந்த மாதிரி less பண்றதுக்கு வழி இல்ல madam கண்டீப்பா madam கண்டீப்பா வராம பார்த்துக்குரொம் madam உங்களுக்கு two days ல வந்து நாங்க delivery போட்டுரொம் madam ஆஹ் உங்களுக்கும் வந்துடும் ஆஹ் எதுவும் நீங்க feel பண்ணவேண்டாம் madam உங்களுக்கு fast couier ல one or two days இன்னா one and half days ல உங்களுக்கு வந்து courier வந்து reach ஆகிடும் madam Okay okay thanks you okay thank you

Okay mam இதுக்கு முன்னாடி ஏதும் நம்ம function பண்ணி குடுத்துருக்கோமா?

okay ஆ இந்த sorrounds ல பாத்தீங்கன்னா இருக்குற catering service லேயே எங்க catering service தான் best டா இருக்கும். okay ங்களா. ஆ நாங்க வந்து quality யான foods தான் வந்து prepare பண்றோம்.

Okay mam. பையனுக்கு வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ மொதோ பிறந்த நாள் okay mam okay Super சொல்லுங்க.

இங்க எங்க catering service பத்தி கேள்வி பட்டு இருந்தீங்கனா இப்பிடி எல்லாம் பேச மாட்டீங்க. so, ஓ. நாங்க உங்களுக்கு பண்ணி தர்ற service ச பாத்து நீங்க next time வந்து நீங்க எங்கள விட்டு வேற இடத்துக்கு போக மாட்டிங்க. so, அந்த அளவுக்கு நாங்க best டாவே பண்ணி தருவோம். so, நீங்க அதெல்லாம் வந்து கவல பட வேண்டாம். okay mam. ஆ பாத்தீங்கன்னா corona period நால எல்லாம fifty members தான் allow பண்றாங்க. okay ங்களா. ஆ seven. கேக்குதுங்களா? ஆ okay mam. ஆ இப்போ minimum fifty members தான் எல்லா function லையும் வந்து கூப்டுகிட்டு இருக்காங்க. நீங்க seventy கூப்புடுறேன்னு சொல்றீங்க. okay super. பண்ணிடலாம் சிறப்பா பண்ணிடலாம். ஆ. சொல்லுங்க mam அப்பிடீங்களா okay mam. சிறப்பா பண்ணிடலாம் சொல்லுங்க. okay mam. ஆ நீங்க veg and non-veg menu சொல்ல முடியுமா? நான் note பண்ணிக்கிறோம். okay சொல்லுங்க mam.

Okay mam vegetable pulav, raitha okay

okay mam gulab jamun and ice cream. ஆ நான் note பண்ணிக்கிட்டேன். one time சொல்றேன் ஏதும் miss ஆயிருந்துச்சுனா சொல்லுங்க. okay mam. ஆஹ் ருமாலி ரொட்டி okay ங்களா? அடுத்து paneer butter மசாலா. ஆ. next வந்து பாத்தீங்கன்னா veg pulav. அடுத்து வந்து rice okay ங்களா rice and ரசம்.

ஆ. அடுத்து பாத்தீங்கன்னா gobi manchurian.